இது ஒரு ஆபீஸ் கிரானைட்ல செய்த ஒரு டைனிங் டேபிள் இருக்குது.

டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு.

கேஷ் கவுண்டர்ல ஒரு ஆள் இருக்காரு அவர் மாஸ்க் போட்டு இருக்காப்ல.

கடல் தண்ணி வந்து அலை அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு நடுக்கடல் அமைதியா இருக்கு.

அதுல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து மஞ்சளை கருப்பு கலந்த சாரி கட்டி இருக்காங்க.

ஒரு ஆளு ஹெல்மெட் போட்ருக்காரு.

அதுல வந்து நடந்து போற பாதைல வந்து சந்தன கலர்லயும் பர்புள்லயும் வந்து டைல் போட்டு பதிச்சிருக்காங்க.

அந்த ரோட்டு சைடுல பெரிய மரங்கள் எல்லா இருக்குது. ரோட்டுல ஒரு ஆளு பைக்ல போயிட்டு இருக்காரு.

அப்புறம் ரெண்டு சிலிங் ஃபேன் போட்டு இருக்கு.

மேல கூறெ வந்து அஸ்பிடாஸ் சீட்டு போட்டிருக்குது யெல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சா கம்பியா இருக்கு.

அதுலெ வந்து அந்த பீடத்துக்கு மேலெ வெள்ளை கலர்லெ துணி போட்டிருக்கு.

ஒரு பௌல்ல வந்து கொஞ்சூண்டு சூப் இருந்துட்டு இருக்குது.

இது பக்கத்துல அட்களெல்லா நின்னு பாத்துட்டு இருக்காங்க.

ஆல்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க தென்னை மரம் இருக்குது.

இந்த சைடுல வந்து நடந்து போற படி இருக்கு அந்த படி பக்கத்துல வந்து மூங்கில்னால வேலி போட்ருக்காங்க.

அப்ரோ அதுக்கு லெஃப்ட் சைடுல வந்து ஒரு பெஞ்சு போட்ருக்காங்க.